next இருக்கிறது வந்துட்டு shape tool லு so இந்த கீழ இருக்கிற arrow க்கு பெயர் வந்து flyout arrow ன்னு சொல்லுவாங்க just இதை click பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாமே flyouts, coreldraw ல இதுக்கு பெயர் flyouts so shape, smooth, smear, twirl